இதெ ஒட்டி குட்டி குட்டி கோயில் இருக்கு கொஞ்ஜொ தல்லி நடுஸ்லெ பாத்தா ஒரு வைட் கலர் சில்வர் கலர்லெ ஒரு கோயில் இருக்கு.

ஓவல் ஷேப்ல ஒன்னு வச்சிருக்காங்க.

அப்புறம் வந்து அதுல நெறைய பீப்பிள்ஸ் இருக்காங்க நிறைய மக்கள் இருக்காங்க சைடுலையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க.

ஒருத்தங்க ஆரெஞ் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஃப்ரண்ட்ல இருக்காங்க.

ஃபர்ஸ்ட் பா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு.

நெறைய பேர் கூட்டமா நிக்கிறாங்க. அங்க ஒரு கூர வெச்ச வீடு இருக்கு. அதுக்கு மேல மொட்ட மாடி வெச்ச ஒரு வீடு இருக்கு.

இத பாக்க ஒரு கடை மாதிரி இருக்கு அதை ஒட்டி இன்னொரு கடை இருக்கு.

இதுக்கு கீழ வந்து ரோடு இருக்குது.

ஆ கொஞ்ஜோ கொலோ மாதிரி இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு படகு இருக்கு அல்ல ஒருதங்க நிக்கிராங்க.

இதுல வந்து ரெண்டு கண்ணாடி இருக்குது.

நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைனிங் டேபிள்ஸ் இருக்கு.

ஒரு ரொட்டேடிங் சேர்ல உக்காந்து இருக்காங்க அப்புறம் வந்து நிறைய செல்ஃப் செல்ஃபா இருக்கு அங்க நிறைய புக்ஸ் இருக்குது.

அதுக்கு கீழ எஸ்_பி_ஏ அண்ட் ஷாப் அப்டி சலூன்னு எழுதிருக்கு.

இப்டி நெறைய சோஃபாஸ் இருக்கு சாண்டல் கலர்லயும் சோஃபாஸ் இருக்கு.

இது வந்து பாக்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது அதுல வந்து ரெண்டு பெட்டு இருக்குது.